ப்ளூ கலர்ல ஒரு வீடு இருக்கு.

ஒரு மனுஷ டிக்கெட் வாங்கற மாரி ஒரு பிரௌனிஷ் பீல்டிங்ல நின்னுட்டுருக்காரு.

ஒரு ஆறு நடுவுல ஒன்னு போகுது.

ஆடி பாடி ஒரு விழாவ கொண்டாடிட்ருக்காங்க.

அவரோட தலைல ஒரு கிளிப் ஒன்னு இருக்கு.

வெள்ள கலர்ல அழகான பெரிய வீடு இருக்கு.

அந்த ஸ்கோப் வந்து ஒய்ட் கலர்லயு பிளாக் கலர்லயு இருக்கு.

குழந்தைங்க ப்ளூ கலர்ல டிரஸ் போட்ருக்காங்க.

மா உக்காந்து பேசுறதுக்கான டேபிள் இருக்கு அதெல்லா வந்து மஞ்சளு கருப்பு சேந்த மாரி கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க.

நெறைய சேர் இருக்கு நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு.

ஒரு வெள்ள கலர்ல தூண் நிக்குது அத தூணுக்கு ப்ளூ கலர்ல பார்டர் அடிச்சிருக்காங்க.

குகை வந்து ஒரு புரவுன் கலர்ல இருக்கு.

அதுல தீயணைப்பு பணிகள் நிலையம்னு எழுதிருக்காங்க.

முன்னாடி ஆரஞ்சு கலர்ல டிரஸ் போட்ட ஒருத்தங்க நின்னுட்டுருக்காங்க.

முன்னாடி ஒருத்தர் ஒரு ஜூஸ் வச்சுட்டு நடந்து போயிட்ருக்காரு.

இத விற்பன அம்மா அங்க நின்னுட்ருக்காங்க ஒரு லைட் தொங்கவிட்ருக்காங்க.

செவப்பு கலர்ல செங்கல் முன்னாடி அழகுக்கு வெச்சிருக்காங்க மேல ஒரு டேங்க் ஒன்னு இருக்கு.

மஞ்சள் ஆரஞ்ச் கலர் நெறத்துல அந்த வீட்டுக்கு பெயிண்டு அடிச்சிருக்காங்க.

இங்க ஒரு திருமண நிகழ்வ ஃபோட்டோவா குடுத்துருக்காங்க.

வெள்ளயாவு மஞ்சளாவு ஆரஞ்சு கலர் பூக்கலெல்லா குடுத்துருக்காங்க.

பின்னாடி ரெண்டு மூணு பேர் நின்னு பேசிட்ருக்காங்க.

இங்க எல்லா வெள்ள மார்பிள்க்கு கல்லால ஒரு பில்டிங் கட்டிருகாங்க.

இவங்க தலையிலல்லா ஒரு குல்லா போட்ருக்காங்க.

இங்க ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு.

ஒரு பெரிய குண்டா உள்ள நெறைய சுண்டல் போட்டு ச சமச்சு வச்சிருக்காங்க.